சியர்ச் மற்றும் auto காம்ப்ளீட் பீச்சர்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் காண்பது சியர்ச் சியர்ச் என்ஜின் களை மேனேஜ் பைண்ட் பார் ஐ பயன்படுத்துவது செய்வது
auto காம்ப்ளீட் ஐ அட்ரெஸ் பார் இல் பயன்படுத்துவது
இதில் பயனாவது உபுண்டு 1004 மற்றும் பயர்ஃபாக்ஸ் 70 இன்டர்நெட் இல் மக்கள் செய்யும் சர்வ சாதாரண காரியம் தகவல்களை தேடுவது
ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் அல்லது வேறு தகவலை தேடலாம்
மொசில்லா பயர்ஃபாக்ஸ் இல் இன்டர்நெட் ஐ பயன்படுத்தி தகவல் தேட பல சிறப்பு செயல்பாடுகள் உள்ளன
அவற்றில் சிலதை பார்க்கலாம்
ஒரு வழி மற்ற வெப்சைட் களை காண்பது
சொல்லப்போனால் செர்ச் எஞ்சின்களும் வெப்சைட் டே160
யுஆர்எல் barஇல் wwwgooglecom என டைப் செய்க
கூகிள் ஹோம் பேஜ் திறக்கிறது
சியர்ச் பாக்ஸ் இல் எமெயில் என டைப் செய்து சியர்ச் ஐ கிளிக் செய்க
சியர்ச் என்ஜின் எல்லா ரிசல்ட் களையும் கொண்டு வருகிறது
நாம் ரிசல்ட் இல் மேலே பார்க்கும் ஜிமெயில்
கூகிள் இன் எமெயில்
ஆனால் இதை பயர்ஃபாக்ஸ் இல் இன்னும் சுலபமாக கண்டுபிடிக்கலாம்
நேவிகேஷன் டூல்பார் இல் யுஆர்எல் பார் க்கு அருகில் சியர்ச் பார் இருக்கிறது
மாற்றாக CTRLK ஐ அழுத்த நேரடியாக சியர்ச் பார் க்கு போய் விடலாம்
சியர்ச் பார் இல் கிளிக் செய்து எமெயில் என டைப் செய்க
மேக்னிஃபையிங் கிளாஸ் இக்கான் ஐ சொடுக்குக தேடலின் முடிவை கன்டென்ட்ஸ் ஏரியா வில் காணலாம்
நாம் முதல் முடிவு ஜிமெயில் கூகிள் இன் எமெயில் எனக்காணலாம்
சியர்ச் பார் இன் இடப் பக்கம் தேடலை செய்த சியர்ச் என்ஜின் இன் லோகோ ஐ காணலாம்
பயர்ஃபாக்ஸ் இன் டிஃபால்ட் சியர்ச் என்ஜின் கூகிள்
ஆனால் நமக்கு உகந்த சியர்ச் என்ஜின் ஐ நாம் அமைத்துக்கொள்ளலாம்
சியர்ச் பார் இல் கூகிள் சியர்ச் என்ஜின் லோகோ மீது சொடுக்கவும்
டிராப் டவுன் பாக்ஸ் ல் மிகவும் பிரபலமான சியர்ச் என்ஜின் களின் Yahoo மற்றும் பிங் உட்பட லோகோஸ் தோன்றுவதை காணலாம்
யாஹூ ஐ தேர்க
சியர்ச் பார் ன் லோகோ இப்போது யாஹூ லோகோ வாக மாறிவிட்டது சியர்ச் பார் ல் எமெயில் என டைப் செய்து மேக்னிஃபையிங் கிளாஸ் ஐ கிளிக் செய்க
இப்போது கன்டென்ட்ஸ் ஏரியா வில் உள்ள முடிவுகள்
யாஹூ சியர்ச் என்ஜின் கொடுத்தவை
முடிவுகள் போன முறையை விட வித்தியாசமாக இருப்பதை காணலாம்
முதல் முடிவு ஜிமெயில் இல்லை யாஹூ மெயில்
சியர்ச் பார் இல் சியர்ச் என்ஜின் லோகோ மீது மீண்டும் சொடுக்கவும்
டிராப் டவுன் பாக்ஸ் இல் மேனேஜ் சியர்ச் என்ஜின்ஸ் ஐ தேர்க
மேனேஜ் சியர்ச் என்ஜின் லிஸ்ட் என்ற டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
லிஸ்ட் இல் கடைசி ஐட்டம் ஐ கிளிக் செய்க
வலது பக்க பட்டன் கள் எனபிள்ட் ஆகி உள்ளன
ரிமூவ் மீது சொடுக்குக
தேர்ந்தெடுத்த ஐட்டம்
லிஸ்ட் இல் இப்போது இல்லை
டயலாக் பாக்ஸ் ஐ மூட ஒக் ஐ சொடுக்குக
சியர்ச் பார் க்குள் சியர்ச் என்ஜின் லோகோ ஐ மீண்டும் சொடுக்கவும்
மேனேஜ் சியர்ச் என்ஜின்ஸ் மீது சொடுக்கவும்
மேனேஜ் சியர்ச் என்ஜின்ஸ் லிஸ்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
டயலாக் Boxஇன் கீழே ஒரு லிங்க் கெட் மோர் சியர்ச் engines என்கிறது
அதை சொடுக்குக
புதிய ப்ரவ்சர் tab திறக்கிறது
சியர்ச் பார் க்கு சேர்க்கக்கூடிய சியர்ச் என்ஜின் களின் பட்டியல் கிடைக்கிறது
இவற்றில் தேவையான சியர்ச் என்ஜின் ஐ சேர்க்கலாம்
tab இன் மூலையில் உள்ள எக்ஸ் ஐ சொடுக்கி மூடலாம்
பைண்ட் பார் இன் உதவியால் கன்டென்ட்ஸ் ஏரியா வில் குறிப்பிட்ட உரையை தேடலாம்
யுஆர்எல் பார் இல் wwwgmailcom என டைப் செய்து Enter செய்க
ஜிமெயில் ஹோம் பேஜ் லோட் ஆனதும் எடிட் பின் பைண்ட் மீது சொடுக்குக
பைண்ட் பார் ப்ரவ்சர் விண்டோ வின் கீழே தோன்றுகிறது
அதன் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் ஜிமெயில் என டைப் செய்க
டைப் செய்கையிலேயே வார்த்தையின் முதல் நிகழ்வு கன்டென்ட்ஸ் ஏரியா வில் ஹைலைட் ஆகிறது
நெக்ஸ்ட் ஐ சொடுக்க போக்கஸ் வார்த்தையின் அடுத்த நிகழ்வுக்குப்போகிறது
பிரிவியஸ் ஐ சொடுக்க போக்கஸ் வார்த்தையின் முந்தைய நிகழ்வுக்குப்போகிறது
ஹைலைட் ஆல் ஐ சொடுக்குக
வார்த்தையின் எல்லா நிகழ்வுகளும் கன்டென்ட்ஸ் ஏரியா வில் ஹைலைட் ஆகிறது
auto காம்ப்ளீட் பங்ஷன் மூலம் டைப் செய்யும் வெப் அட்ரெஸ் சுலபமாக பூர்த்தி ஆவதை பயர்ஃபாக்ஸ் தருகிறது
ஆகவே முழு வெப் அட்ரெஸ் ஐயும் எழுத தேவையில்லை
அட்ரெஸ் பார் இல் ஜிஎம்ஏ என டைப் செய்க
எழுதுவதை பயர்ஃபாக்ஸ் auto காம்ப்ளீட் செய்ய முயற்சிக்கிறது
ஜிஎம்ஏ எனத்துவங்கும் வெப்சைட்ஸ் களின் டிராப் டவுன் லிஸ்ட் தோன்றுகிறது
லிஸ்ட் இலிருந்து ஜிமெயில் லிங்க் ஐ தேர்ந்தெடுக்கவும்
கன்டென்ட்ஸ் ஏரியா வில் ஜிமெயில் வெப்பேஜ் லோட் ஆகிறது
இந்த அம்சம் பிடிக்கவில்லையானால் இதை நீக்கவும்
எடிட் பின் பிரெஃபரன்ஸ் இல் சொடுக்குக
விண்டோஸ் பயனர்கள் டூல்ஸ் பின் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்குக
மெயின் மேனு டாப்ஸ் லிஸ்ட் இல் பிரைவசி tab ஐ தேர்ந்தெடுக்கவும்
டயலாக் பாக்ஸ் இன் அடியில் ஒரு ஆப்ஷன் வென் யூசிங் லொகேஷன் பார் சகெஸ்ட் என உள்ளது அரோவ் ஐ சொடுக்கி அதை விரிக்கவும்
லிஸ்ட் இல் நாத்திங் ஐ தேர்ந்தெடுக்கவும்
டயலாக் பாக்ஸ் ஐ குளோஸ் ஐ சொடுக்கி மூடவும்
அட்ரெஸ் பார் க்கு மீண்டும் போய் ஜிஎம்ஏ என டைப் செய்ய எந்த சகஸ்ஷன் உம் கிடைக்கவில்லை
இத்துடன் சியர்ச்சிங் மற்றும் auto காம்ப்ளீட் பீச்சர்ஸ் குறித்த இந்த டியூட்டோரியல் முடிகிறது
நாம் கற்றது சியர்ச் ஐ பயன்படுத்துவது சியர்ச் என்ஜின் களை மேனேஜ் செய்வது பைண்ட் பார் ஐ பயன்படுத்துவது
auto காம்ப்ளீட் ஐ அட்ரெஸ் பார் இல் பயன்படுத்துவது
இந்த அசைன்மென்ட் சியர்ச் என்ஜின் ஐ சியர்ச் பார் இல் யாஹூ க்கு மாற்றவும்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு தேடிப்பார்க்கவும்
முதல் முடிவை சொடுக்குக
வீடியோ என்ற சொல் எத்தனை முறை வருகிறது என்று காண்க
ஹைலைட் ஆல் ஐ சொடுக்கி வெப்பேஜ் இல் வீடியோ என்ற சொல் எத்தனை முறை ஹைலைட் ஆகியுள்ளது என்று காண்க
இந்த இணைப்பில் உள்ள வீடியோ வை காண்க
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணலாம்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்